ஆஹ் ஹம் சரி, சரி பண்ணிடலாம்கா

சரி

சரி இப்ப ஒரு பதில் கேள்வி கேக்குறேன், பதில் சொல்லு என்னக்கா? இப்ப ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்லு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

இப்ப நீ வாங்கிட்டேன்னு வச்சுக்கோவேன் வாங்கிட்டா நான்தானே வச்சுக்குவேன். ஏ மயிராண்டி, நான் இப்ப தெளிவா சொல்றத கேளு நானும் கேட்கிறேன் உன் ஆளும் கேக்குறா.

பிரிச்சு கொடுக்குறேன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. முழு ச~

யாராச்சும் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் யாருக்கு கொடுப்ப. நீயும் வச்சுக்கக்கூ~

உம் நீயும் வச்சுக்கக்கூடாது bank account க்கும் போடக்கூடாது அம்மாவுக்கும் குடுக்கக்கூடாது friends க்கு அப்படியெல்லாம் யாருக்குமே குடுக்கக்கூடாது. ஒண்ணா எனக்கு முழு சம்பளத்தை குடுக்கணும். இல்லாட்டி உன் ஆளுக்கு குடுக்கணும். என்ன பண்ணுவ? யாருக்கு முதல்ல ரொம்ப அவசரம்ன்னு பாப்பேன் அப்படில்லா யாருக்குமே அவசரம் எல்லாம் இல்லை.

எங்க, எங்ககிட்ட கொடுத்தால் savings மாதிரி நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கணும் ஓ, அப்படி ஹம் அப்படி, ஹம் இப்ப பதில் சொல்லு ஆஹ் என்ன பதில் சொல்லலாம் இதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்காதேன்னு உன்கிட்ட எத்தனைவாட்டி சொல்லிருக்கேன்? நான் கேட்பேன். நீ கேட்கிற கேள்வி எல்லாமே வில்லத்தனமா இருக்கு நான் கேட்பேன் நீ பதில் சொல்லு

இல்லை அந்த கண்ணு மண்ணெல்லாம் எனக்கு தேவையில்லை நீ பதில் சொல்லு சொல்றி அப்பா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்காதே பதில் சொல்ல முடியாத கேள்விகள் இதெல்லாம். அதெல்லாம் முடியாது எனக்கு இப்~

அது விஷம். எப்படியும் வாங்க முடியாது. ஒண்ணும் வேண்டாம், நீ வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு கம்முனு கிட அப்படின்பா. எதுக்கு? வில்லத்தனமான கேள்விகள் எல்லாம் வரும். இப்படி யோசிச்சு பார்த்தா உன்கிட்டதான் கொடுப்பேன். அப்போ அதனாலதான் என் கிட்ட கொடுக்கிற. என் மேல இருக்கிற பாசத்துல எல்லாம் கொடுக்கல. பாசம்தான்கா. யோசிச்சு பாரு, சரி தம்பி கேட்கிறான், கொடுத்திடலாம். அப்படின்றதே பாசம்தானே ஓ இதனால உனக்கும், உன் ஆளுக்கும் சண்டை வந்தா என்ன பண்ணுவ? ஓ, அப்போ உனக்கு, உங்க அக்காதான் முக்கியம். எங்க அம்மா, எங்க அம்மா, எங்க அப்பாகிட்ட சொல்லி அம்மா, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணையே போய், வீட்டுல பார்த்து, பேசி கல்யாணம் பண்ணி வைச்சுருங்கன்றுவேன். இப்ப என்ன பண்ணுவ?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

மத்தவங்க, அவ friends உ அவங்க அக்காதான் முக்கியம்னு அவன் அவுங்கள சொல்லிட்டா என்ன பண்றது? எனக்கு எல்லாம் வேண்டாம் எனக்கு அவங்கெல்லாம் வேண்டாம், எனக்கு அவன் வேண்டாம்.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

அவங்ககிட்டயே, அப்படி சொல்லுவான்றேன் எங்க அம்மா அப்பாகிட்டயா?

குடு~ வாங்குற சம்பளத்தை நீ என்கிட்ட வந்து குடுப்பியா?

உங்க பையன் குடுப்பானா?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

உம் உம் உம் உம் நானும் கிளம்பி வந்து, சென்னையிலேயே settle ஆயிடுறேன். வேலை முடிஞ்சுது. அப்படின்ற

தெனம் சோறுதானே நீ போட மாட்டியா?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

நீ எனக்கு வேண்டாம் போடி, அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவியா? இப்போ, உனக்கு என்ன பிரச்சனை இல்லை கேட்கிறேன் இல்லை பிரியாணி கீது ஏதாவது வேணுமா ஏதாவது எதிர்பார்க்கிறியா எதுக்கு என்கிட்ட வில்லத்தனமான கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்க நீ? தம்பிகிட்டேதானே அக்கா வில்லத்தனமான கேள்வி கேட்க முடியும். அஹ் நீ கேட்ருவ, night உ நான் போய் தூங்கறப்ப, இதெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் அஹ் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஐயையோன்னு இருக்கும். வாழ்க்கையை கவனிக்கணுமா வேண்டாமா நானு? சொல்லுங்க தம்பி

இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, நீ எப்படி முடிவு எடுப்பேன்னு, ஆஹ் அஹ் ஓ, எனக்கு, எனக்கு வந்து, பயிற்சி கொடுக்குறீங்க.

அஹ் இருக்கட்டும், இருக்கட்டும் இருக்கட்டும்.

நானும் என்ன சொல்லி சமாளிக்கிறது? அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியமாட்டேங்குது. அப்புறம் இருக்கட்டும், இருக்கட்டும்ன்னுதான் சொல்லி சமாளிக்க முடியும். வடக்கன்ஸ் ஒரு நூறு பேர் செத்துட்டானுங்களாமா, குளுர்லயே. அந்த new~ அந்த news பாத்தியா?

ஆமாக்கா, அங்க குளிர் தாங்க முடியாம, நூறு பேர் செத்து போயிட்டாங்களாமா

யப்பா. அப்படிதான். இன்னும், இன்னொ~ இன்னொ~ இன்னொரு சம்பவம்.

அஹ் எங்க மாமாவோட பொண்ணு வந்து டெல்லியில படிச்சுக்கிட்டிருக்கு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

அந்த phone ன வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அதுவும் நல்ல mark எடுத்துருச்சு, வாங்கி கொடுத்திருக்கிறாங்க.

அஹ் இரண்டு மாசம்தான் ஆச்சு அந்த phone ன வாங்கி.

ஏதோ கடைக்கு பொருள் வாங்க போறதுக்கோசரம் அதுவும் அதோட friend போயிருக்குது

தூரத்துல இருந்து ரெண்டு பேரு பாத்துட்டு இருந்திருக்கானுங்க

வாங்கிட்டு வெளிய வர்றப்ப கையில இருந்து pho~ வண்டியில வந்திருக்கானுங்க. கையில இருந்து phone ஐ புடுங்கிட்டு போயிட்டானுங்க. உம் அவ நல்லா கையை ஆட்டி, ஆட்டி கா~ வந்துட்டுருப்பா

ஐஃபோன் ஐஃபோன்னு ஆட்டிட்டுருப்பா முப்பத்தி ஆறாயிரம் ogaiya

நான் புது வண்டியே book பண்ணிருப்பேன். நீ உன் சம்பளம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்துல என் சம்பளத்துல

ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கு நான் அப்படியே வச்சிருக்கணும். உம் ஆமாண்டா, ஆமா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

ஒரு பக்கமா மட்டும் கண்ணு வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்? வலிச்சுக்கிட்டே இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். திருப்பி என்கிட்ட ஏன்னு கேட்டா, எனக்கே தெரியலைன்னுதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இப்ப ஒரு நாலஞ்சு நாளாவே, இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு side ஆ மட்டும் வலிச்சுக்கிட்டிருக்கு. அப்படியா?

கண்ணு, அந்த கண்ணு வலிக்கிறப்ப கழுத்தும் சேர்ந்து வலிக்குது night உ தூங்குறப்போ கண்ணுல இருந்து தண்ணி, தண்ணியா வருது ஒரு side மட்டும்.

அப்புறம், அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி, எரிச்சலா இருக்கு, மதிய time ல எல்லாம் வெளிய வெயில்ல போயிட்டு வந்துட்டா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

நீ வேற dress எடுத்து குடுக்கறேன்னு சொன்ன என்ன பண்றது எங்க வீட்டுல விடமாட்டேன்றாங்க

சேலம் வந்துட்டு

உங்க வீட்டுல நல்லா சோறு தின்னுட்டு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

அஹ் நீங்கதான் ஊட்டிக்கு நேரா bus ticket போடுவீங்க. அப்படியே போவீங்க. அங்க ஒரு நாள் stay பண்ணிட்டு

அப்படியே வந்து அடுத்த நாள் கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சேன் அஹ் அதான், அதான் கேட்டேன்ல்ல? நீங்கதான் ஊட்டிக்கு நேரா bu~ bus க்கு ticket போடுவீங்க அப்படியே போவீங்க.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

ஐயோ, என்கிட்ட காசு இல்லைன்னுதான் எங்க அண்ணனை போட சொன்னான் அனுப்பிச்சு விட சொல்லி போட்டிருக்கலாம்ல? ஐயோ, அவன் நான் பார்க்கிறேன்னுதான் சொன்னான்.

காசு அனுப்புறேன் அப்படின்னுதான் சொன்னான். அதுக்கப்புறம் அவனே போட்டுட்டான். நான் என்ன பண்றது நீ போட சொல்லியிருப்ப த~

உன் கூட இருக்கேன்ல கொஞ்சம் அப்படித்தான். ஆண்டவா உம் ஆண்டவா, இந்த குழந்தைக்கு நல்ல புத்தியை கொடு போடா லூசு நீதான் லூசு. ஆமா, சாப்பிட போவலையா? time ஆகலை. எட்டு மணிதான் ஆகுது துணி துவைச்சிட்டியா? உம் machine ல இருக்கு. உம் அதுவே துவைச்சு, வெளிய துப்புற வரைக்கும் wait பண்ணனுமா?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

நீ என்ன பண்~ நானா மொட்டமாடியிலதான் நின்னுட்டு இருக்கேன் உம் பயங்கரமா குளிருது எவ்வளோ நேரந்தான் முடிஞ்சுருக்கோ தெரியல என்னக்கா? எவ்வளவு நேரம் முடிஞ்சுருக்குன்னு கேட்டேன் தெரியலயே. நானும் இன்னும் பாக்கல இரு பாக்குறேன். பாரு சீக்கிரம் அரை மணி நேரம் ஆச்சா ஆச்சா ஆச்சா, இருபத்தி எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடேங்கப்பா எனக்கு தெரிஞ்சு, இன்னைக்குதான் சீக்கிரமா நேரம் போன மாதிரி இருக்குது. ஏன்னா என்கிட்ட பேசுற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

ஹம்

நீ பொழுதன்னைக்கும் லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருப்ப. அப்படிதான் பேசுவேன். அப்படி பேசினதுனால தான, நீ எப்போதுமே எனக்கு phone பண்ணி பேசுற இல்லாட்டி நீ பேசுவியா? அதனால இல்ல, நான் பாசம். அக்கா இருக்கா, அவகிட்ட பேசணுங்கிற பாசம். phone பண்ணலைன்னா திட்டுவான்னு சொல்லிட்டு ஒரு பயம்.

அஹ் இதனாலதான், நான் phone பண்றேன் நீதானே, பாசம்தானே? ரொம்ப தான் பாசம். ஆமா, எனக்குதான். பின்ன, உனக்கா? ந~ நான், பொய் சொல்றேனா? ஆமா நீ தான் பொய் சொல்ற வேறயாரு பொய் சொல்றா?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

சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன்.